ஒரு டேபிளுக்கு மேல வந்து கொஞ்சம் போட்டோஸ் மாறிருக்கு.

சுவத்துல நெறைய செல்ஃப் மாறி வச்சு ஜுஸ் எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

வெளிய நெறைய ஆட்கள் வந்து மெழுகுத்திரி கைல வச்சிட்டு நிக்காங்க.

இந்த போட்டோல வந்து ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு இருகு.

இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க.

தேசிய கொடி வந்து அழகா பறந்துட்டுருக்கு.

வந்து ஒரு பில்டிங் இருக்கு.

அது பக்கத்துல வந்து நெறைய காருங்கெல்லா நிக்குது.

ஒரு டேபிள் ஃபேன் இருக்கு.

இங்க வந்து நறைய டேபிளுங்க போட்ருக்காங்க.

இந்த ஃபோட்டோல வந்து ஒரு சலூன் கட ஒன்னு இருக்கு.

ஒரு பாத்திரத்தில தண்ணீ வெச்சு அதில வந்து பூ போட்டு வச்சிருக்காங்க.

இது என்ன மெஷின்னு கிளியரா தெரியல.

இந்த போட்டோல வந்து ஒரு ஆறு இருக்கு.

ஒருத்தர் வந்து கீபோர்ட் வாசிச்சிட்டு இருக்காரு.

நிறைய பொம்பளைங்க வந்து தலையில வந்து துணி போட்டுட்டு அப்படியே நிக்கிறாங்க வரிசையில.

இந்த போட்டோல வந்து நிறைய கடைங்க தெரியுது.

வெளிய வந்து நிறைய பைக்குங்க நிக்குது.

கடையில வந்து வாழைப்பழங்க தொங்க விட்டுருக்காங்க.

தூரத்துல வந்து நறைய மரங்கள் தெரிது.